அன்சரைக்கே வந்துருவியா டா ? அன்சரை ஆய்டும்டா அங்க இருகந்து வரகே காலலேஜ்லையும் காலலேஜ் உங்கலுக்கு எப்ப முடியும் டைய்லி four forty five டா உங்கலுக்கு என்ன டா உங்கலுக்கு வால்கை, நாங்க அப்டியா

எனக்கு அன்சு மனிக்கு விடுவாங்க

காலைல நீங்க லேடா தான டா போவிங்க பத்து மனிக்கு காலலேஜ் ஆ பத்து மனிக்கு தான போரிங்க ஒரு மனெரம் தான ஒரு மனெரம் லேடா தான போரிங்க, னாங்க ஒன்பது மனிகே போனும்

பத்து மனிக்கு நல்லா ஒம்போது மனிக்கு எந்திரிச்சு குலிசிட்டு போனிங்கனா போதும் என்ன எங்கல விட அதிகமா கத்துகிவிங்கல அதிகமா எங்க டா கத்துகுவோம். இத எலுதுரதுகே tension தான் டா ஆயிட்டு இருபோம் நீங்க மட்டும் enjoy பன்ரிங்க அப்டினு

practical ல அத சென்சி காட்டனும் டெய் யோகா லா fourth ல இருந்து பன்ரிங்கல டா third ல second ல , அத செய்ரதுக்கு என்ன ட குனின்சு தரைய தொடுவிங்க சுரிய நமஸ்காரம் பன்வீங்க

attendance வேர பாபாங்கா மாசதுக்கு ரெண்டு நால் leave போடாலே parents கூட்டு வரனும்

இவலோ கஷ்டம் பட்ரதுக்கு engineering எடுத்தே கஷ்ட பட்ருகலாம் டெய் arts ல நீங்க என்ன டா கஷ்டம் பட்ரீங்க கஷ்டம் கஷ்டம்ன்டு டெய் மத்த department கூட விடு டா bsc , IT அந்த department HOD இவங்க staffs மட்டுமே ரொம்ப strict ஏ அப்பவும் engineering compare பன்னும் போதும் அது கொஞ்சம் பரவா இல்ல தான engineering உங்கலுக்கு என்ன கஷ்டமா இருக்கு இப்ப உங்கலுக்கு staffs லாம் நல்லா தானா இருப்பாங்க டெய் எங்கலுக்கு என்ன கஷ்டமா இருக்கா ஒம்பது மனிக்கு போரதே ஒரு கஷ்டம் தான். school மாரி எட்டு period உட்காந்து இருக்கனும் அதுவும் கஷ்டம் தான்

assignment வைகனும், internals எலுதனும், leave போடனும்னா leave form எலுதி எல்லர் கிட்டையும் sign வாங்கனும், leave கேட்டு போனா எத்தன தடவ அலய விடுவாங்க தெர்யுமா உங்கலுக்கு அப்டியா டா period wise attendance எடுக்ராங்க ஆ hours கனக்கு exam இல்லாட்டி sem க்கு காசு கட்டனும், parents கூட்டு வரனும்

ம்ம் போய்கலாம்

அவலோவாலாம் freedom இருக்காது

ஆ programming paper , digital யோகா அப்டினுலாம் இருக்கும்

நம்ம twelfth ல படிச்ச மாரியே தான் வரும் derivation எலுதனும் எல்லமே maths , maths நினைசாலே ஒரு காதடை

டெய் autonomous college ஆ இருந்தாலும் autonomous நா சும்மா லாம் இல்ல டா அவங்க நினைச்சா fail லாம் பன்னி விடரு்வாங்க நீ என்ன டா சேட்டை பன்னுவ, நல்லா படிப்ப டெய் ஏன் டா னீ வேர அதுலாம் school ஒட அவலோ தான டா மனபாடம பன்னி எலுதிட்டு போரது தான் school ல எல்லாம், இங்கலாம் அப்டி இல்ல டா பூ பேசாம arts ஏ வந்து இருகலாம் தோனுது டா பக்கதாப்டி தான் இருக்கு college வண்டி

இப்ப உங்க college வந்துட்டு உனக்கு junior லா படிக்க முடியாது டா, சரியா

discontinue பன்னிட்டு வந்து ஆ discontinue பன்னிட்டு வந்து இங்க கட்டுன fees உம் போயீ அங்க வந்து புதுசா கட்டி

உன்கூட தான் மகெஷ் இருகான்ல டா அதுக்கு என்ன டேய் அவன் எனனா அவன்லாம் படிசிருவான் டா அவன்லா assault காட்டிருவான், நான்லா அப்டி இல்ல டா சரியா ஒன்னு எலுதுரதுகுல்ல school ஓட மோசமா இருக்கு டா engineering படிக்ரது

யார் சொல்லி டா போய் சேந்த engineering

வீட்ல சொல்லி தான்

ஆமா civil , civil எடுகலாம் நினைசேன்

college லயே சொல்லிடாங்க civil லாம் வேண்டாம் பா அதெல்லம் கொஞ்சம் இதா இருக்கு இப்போ னீங்க EEE எடுங்க ECE எடுங்க CS எடுங்க அப்டிங்க்ராங்க

டெய் program லா எனக்கு சுத்தம் வராது டா அதுக்கு இதுவே பரவால

sixth semester ல ஒரு paper வந்துச்சு

அந்த ஒரு paper clear பன்னவே, இது full ஆவே programming நா போய் இருந்தேனா அவலோ தான் எல்லா subject லையும் arrear வச்சிட்டு தான் உட்கந்து இருபேன் உங்கலுக்கு என்ன program paper இருக்கும்

programming paper உனக்கு எதாது வருமா ஆ c first sem ல அப்ரம் JAVA , data structure இதெல்லம் வரும் எல்லமே programming தான்.

உங்கலுக்கு எல்லமே core அயிடுச்சு second year ல இருந்து இப்ப வந்து college க்கு அந்த rehearsal , placement rehearsal பன்னிட்டு இருக்காங்க உங்கலுக்கு on campus வருவாங்கலா ஒரு percentage வந்து அதிகமா இருந்தா ஒரு class ல இருந்து நாலு பேர் எடு குட்டு போயி

ஆ அந்த மாதிரி placement க்கு அந்த company வரவங்கட்ட இது பன்னுவாங்க, பொரதுனா போலாம். டெய் னீ பேசுரது செரியா கேகல கொஞ்சம் sound ஆ பேசு டா comp ஆ class ல ஒரு நாலு நல்லா performance பாத்து ஐ எது percentage அதிகமா வச்சு இருந்தாங்கனா, sem லை எல்லம் நல்லா எலுதி அவங்கல மட்டும் போய் trainig ஆ இது attend பன்ன சொல்லுவாங்க placement வரவங்க percentage கம்மியா இருக்க்ரவங்கல்லுக்கு எல்லாம் percentage கம்மியா இருந்தா கஷ்டம் தான் history of arrear இருக்க கூடாது

இப்ப வந்துட்டு ஆ அதாவது ரொம்ப னல்லா படிக்காம ஒரு அலவுக்கு படிக்க்ரான் sem லை எல்லம் arrear இல்லாம clear பன்னிடான்

obedient ஆ இருகான் அப்டி இருந்தா கூடிட்டு பொய்ருவாங்காலா

அதாது

நீ எல்லாம் placement ல போய் place அயிருவ டேய்

எங்க டா எலுவது percent தான் இருக்கு

டெய் நீ final year final year முடிக்கும் போது nienty இருப்ப

இன்னும் ரெண்டு மாசதுல அடுத்த sem என்ன final year வந்தாச்சு second year முடிசாசு டேய் டேய் இப்ப நீ எல்லாம் வெலீயவே வர்லலா உட்காந்து படிப்பா படிசிட்டு இருப்ப சுமன் கூட தான் டா இருக்கேன் அவன் gym க்கு போர நால தான், வேர யாரும் இல்லாதா நால தான் வீடுக்குல்லய இருகென்

நீ தான் வேலை வாங்கி தருவ ம்ம், நீ என்ன டா கேல்வி பட்டேன் மஹெஷ் சொன்னான் eight CGP வச்சு இருகியாமா college ல ஆ eight CGPA nine வச்சு இருகேன் டா நானு

இனி அடுத்த இது முடிக்கும் போது ten ஆயிடும்

seven ஏ தாண்ட மாடிங்குது டா seven ஏ first வரல first class ல இருகியாமா government job க்கு apply பன்ரது நீ தான் first apply பன்னுவியாம் first class ல தான் டா இருகேன் first block ல மேல எர்னா first class

first class நா seven CGP க்கு மேல வச்சு இருக்க

class ல இன்னொரு பையன் மொஹமெட் ஆரிசுனு இருக்கான்

culturals நடக்குது அப்டினு சொல்லி

எங்க உங்கலுக்கு வைகலயா? ஏய் டேய் எங்கலுக்கு எல்லம் பொங்கல் celebration கூடி வைகல்ல டா நீங்க Onam க்கு லாம் celebrate பன்ரிங்க டா டேய்

டேய் ஏன் டா ஒரு period cut ஆகும் டா போய் சாமி photo வச்சு அது பக்கதுல கும்புட்டு வர சொல்லுவாங்க

auditorium ல அவங்க department மட்டும் ஆடுனாங்க டா அதுக்கும் நாங்க லா போல cs department மட்டும் தான் ஆடுனாங்க

அதுக்கு அப்புரம் story போடும் போது தான் நானே பாதேன் அப்போ annual day க்கு லாம் நீ ஏன் டா story போட்டு இருந்தீங்க? annual day

அதுவும் half day மதியானதுக்கு மேல ஆரம்பிப்பாங்க ஆரு மனி வரைக்கும் நடக்கும்

உங்க college லலாம் annual day எப்டி இருக்கும் இது எதாது இருக்கும் அதான் function ஏ அது இருந்தா இருக்கும்

நீங்க Onam ஏ ஒரு வாரம் celebrate பன்வீங்கலா அப்டீனா எங்கல்லுக்குலாம் ஓனம் க்கு leave விட்ரதே பெருசு டா leave உட்டாங்கல, உங்கலுக்கு என்ன பா leave உட்டே இருகாங்க மா

ஏய் exam க்கு முன்னடி அப்ப leave விடாம வச்சு என்ன டா ஆகுரது

நாலு நால் தான் exam முடின்சு ஏய் நீங்க online ல எலுதுனீங்க டா

ஆ online ல எதுக்கு டா உங்கல்லுக்கு leave படிக்கனும்ல டா தேடனும்ல தேடி வைகனும்ல

online வாச்சு offline ல எலுதுனிங்கலா ஏய் நாங்க உங்கல மாரி எங்கலுக்கும் online ல வச்சு இருந்தா, ஒ எங்கலுக்கும் online தான் நினைசோம் டா

இவங்க என்ன டானா ஒரு அடுத்த வாரம் exam நா இந்த வாரம் college open பன்னிடாங்க

ஹரி ப்ரசன்ட் னு ஒருதன் வந்து இருந்தான் டா எங்க college ல

அப்ப வேருத college

அவன் தான் எங்கலுக்கு அடிமை மாதிரி சுத்திட்டு இருக்கான் இப்போ

என்ன பா கலாய்சிட்டு இருப்ப எல்லாதையும் பகுடாடி ஒருதன் don இருக்கான் college ஏ second year ல இருந்து உங்க control

உங்க உங்க level லாம் jolly யா லாம் சுத்திடே இருக்க முடியாது நீங்க canteen தான் டா உங்க class ஆஹ்வே வச்சு இருபீங்க

ஒருத்தன் வெலிய இருக்க மாட்டான் எல்லாம் class கூல்ல இருப்பான்க

நாங்க canteen போனா நாங்க மட்டும் தான் இருப்போம் தனியா staff நாலு பேர் இருந்தா easy போலசுருவாங்க

நீ போய் இப்போ ஒரு sports foot ball லையே செரன்னு வச்சுகோ

நீ வந்து காலைல nine o clock முன்னாடி வந்து practise பன்னிகலாம்

college அந்த ஏட்டு hour னடக்குதுல்ல

அதுகுல்லை எல்லாம் தனியா தரமாடாங்க OD எல்லாம்

evening college five o clock விட்டங்கனா நீ five o clock மேல ground க்கு போய் ஆ வேலாண்டுகலாம்

gym ல அதே மாதிரி தான், gym ல என்ன தெரியுமா வச்சு இருப்பாங்க நாலு thumbles வச்சு இருப்பாங்க